இன்னைக்கு பாத்தீங்களாப்பா கிளைமேட் எவ்ளோ அருமையா இருக்கு. மழை வருமோ வரலையோ தெரியலே பட் வெளியே பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் அப்படியே ஒரு இந்த கிளைமேட்டா ரசிக்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இயற்கை இயற்கைதான் ஆமா இந்த மாதிரி இருந்தா எப்பவும் போல ஜாலியாதான் இருக்கும் ரசிச்சுட்டே இருக்கலாம் வெயிலும் இல்லை ரொம்ப குளிரும் இல்லை இதமா இருக்குது பார்க்கிறதுக்கே அழகா இருக்குதுக்கா உங்க வீட்டாண்டையும் அப்படிதான் இருக்கா தீபக்கா ஆமா இப்ப ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் கிளைமேட் அப்படிதான் இருக்கு மழை வருமா வராதா அப்படிங்கற மாதிரி இருக்கு மழை பெய்யவும் மாட்டேங்குது வெயிலும் அடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் அந்த குற்றால சீசன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு ஹம் கரெக்ட் தான் ஆனா இந்த நேச்சர் பாத்தீங்களாக்கா ஒரு நேச்சர்ங்கிறது கரெக்டா இருக்குல்ல நம்ம யூகிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குல்ல காலைல பாத்தீங்கன்னா வெயில் அப்படி அடிக்குது அதை ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா டக் டக்குனு அப்படியே கிளைமேட் வேற மாதிரி சாஞ்சு ஆகுது சில டைம்ஸ் எல்லாம் பாருங்களேன் அஃபிடேர்நூன்னே அப்படியே இருட்டிட்டு மழை வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா நேச்சர்ங்கிறது கரெக்ட் தான் அது இல்லாம மனிதனுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது ஆமாம்ப்பா அதுவும் நம்ம ஊர்ல எல்லாம் நேச்சரல்லா இருக்குது அதே பெரிய விஷயம் அக்கா உண்மையிலேயே அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மனசுக்கு இதமாதான் இருக்குது ஆஹ் இதே மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லாதான் இருக்கும்க்கா ஆனா ஆனா என் பொண்ணுங்க ஒரே சந்தோஷம் வெளிய போய் விளையாடுறதுக்குன்னு பாத்துக்கோங்களேன் அவ்ளோ அழகா இருக்குதாம் ஆமாம்மா வெயிலும் இல்லையா அதனால பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாதான் இருக்குங்க எங்க நமக்கே வெளிய போயிட்டு வரதுக்குள்ள மண்டை காஞ்சது போன மாசமெல்லாம் அப்பாடி அப்படி இருந்தது இப்ப பரவாயில்லை ஆனா இந்த கிளைமேட் வந்து முதல் மாதிரி இல்லை நம்ம இந்த காற்று மாசுபடுத்துறோம் இந்த வ சவுண்ட் பொல்லுஷன் அதெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் மாத்திடுச்சு முதல்ல சீக்கிரமே வந்து இந்த இந்த காலம் வந்துரும்மா இந்த மழை சீசன் வந்துரும் மாமா இப்பெல்லாம் வந்து ரொம்ப லேட்டா தான் வருது வெயிலும் வெயிலும் எங்க ஜூன் மாசம் ஃபுல் வெயில் வந்தறது கரெக்ட் தான் அக்கா ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் யாரு நம்மதான் ஏன்னா நம்மதானே அதை கெடுக்கிறோம் முதல்ல எப்படி அது அவங்க நமக்கெல்லாம் ஹெல்ப் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் நம்மதான் அவங்களை வேணாம்னு சொல்லி எல்லாம் பண்றோம். மரமே பாருங்க எவ்ளோ இது எல்லாத்தையும் வெட்டியாச்சு ஆனா அதே நேரத்துல நீங்க மூட் அப்செட்டா இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழே நல்லா பேசாம அமைதியா உட்கார்ந்து பாருங்களேன் அது நம்ம அப்படியே நம்ம மூட நல்லா சரி பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி எவ்வளவோ ஹெல்ப் பண்றாங்க அவங்க ஆனா நம்மதான் அவங்களை எல்லாத்தையும் நம்ம தேவைக்காக அழிச்சு அழிச்சு இன்னைக்கு இப்படி இருக்கோம் ஆமா எல்லாம் இந்த மரத்த எல்லாம் ஏன் அழிக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து வ வண்டி எல்லாம் போகுறதுனால டிஸ்டுர்பன்ஸ்ஸ இருக்குது நிறைய காத்து மழை எல்லாம் வந்துச்சுன்னா விழுந்துச்சுன்னா நிறைய டிராபிக் ஆகுது அப்படின்றதனால எடுத்திடுறாங்கக்கா இல்லைன்னா அவங்களும் அழிச்சு அழிச்சு பிளாட்லாம் போட்டுடுறாங்க அழகா நேச்சரல்லா இருந்தது எல்லாத்தையும் ஒரு காலத்துல அப்படியே ரோடு முழுக்க மரங்களா இருக்கும் வெளிய டுரிஸ்ட்லாம் போறவங்கெல்லாம் அப்படியே உட்கார்ந்து எல்லாம் போவாங்க சாப்பிட்டுட்டுலாம் போவாங்க

ஆமா ஆமா ஆஹ் கரண்ட் இதுவாகுது, அதுவாகுதுன்னு வெட்டினால் மரம் இருக்க வேண்டிய இடத்துல அவங்க வந்து வீடு கட்டினால் பிறகு வெட்டத்தான் செய்யணும் அது பாட்டுக்குதான் இருக்கத்தான் செய்யுது அது என்ன நடந்து நடந்து போகுதா வேற இடத்துக்கு இல்லை நம்மதான் போயி அதோட இடத்துல போய் வீடு கட்டுறோம் அப்படின்னா ஆஹ் கரெக்ட் தான் ஆனா வெட்டிறதும் நாமதான் அப்புறம் அவங்களையே திட்டிக்கிறது மலையை காணோம் நிழலைக் காணோம்ன்னு சொல்லி திட்டிக்கிறது இப்பல்லாம் நிறைய சோசியல் மீடியாலயே பாருங்களேன் இந்த மாதிரி அவரென்ஸ் வீடியோல நிறைய போடுறாங்க ஆனாலும் போட்டாலும் ஒண்ணும் யூஸ் இல்லை பட் என்ன பண்றது அது மட்டும் இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கே பாருங்களேன் பல மரத்தோட பேர் தெரியலே பல செடியோட பேர் தெரியலே நம்ம காட்டவும் முடியலை ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எல்லார் வீட்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா மரமோ செடியோ வளர்க்கிற அளவுக்கு இடமும் இப்ப எல்லாம் இருக்கிறது இல்லை சோ இதுதான் அது அதுதான் இதுன்னு காட்டவே முடியலை முதல் எல்லாம் ஊட்டி கொடைக்கானல்ன்னு சொல்லிட்டு ஒரு அந்த நேச்சர் சிட்டுஅஸின்க்காக மட்டும்தான் போவான் கிளைமேட் நல்லா இருக்குமேன்னு இப்பெல்லாம் செடி கொடியை பார்க்கணும் பூவை பார்க்கணும்ன்னா கூட அங்கதான் போணும் போல

அது எதனாச்சும் வா வாங்கி ஏதாச்சும் ஓல்ட்மேன்ட் ஏதாவது போட்டாலும் போடும்போது அப்படி இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்பவும் போல வர்றதுக்குக்கா அந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த மழைக்காலத்துக்கு எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ட்ரயா வருமாம். ஒரு மாதிரி வறட்சியா வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குதுக்கா அந்த மாறி நேச்சரல்லா ஏதாச்சு வீட்ல இருந்து ஏதாச்சும் பண்ண முடியுமாக்கா பாப்பாங்களுக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு

நேச்சரல்லா நேச்சரல்லா செய்யறது அதை செக்குல ஆட்டுற எண்ணெய் அந்த மாறி போடுங்க வேற எண்ணெய் எதுவும் போடாம அந்த மாறி வேணா போட்டு விடுங்க அப்புறம் எங்க செடியும் பிள்ளைகளை காமிக்க முடியலை ஆஷாக்கா நீங்க சொன்ன மாறி எல்லா இண்டூர் பிளான்ட் இல்லன்னா பிளாஸ்டிக் செடி அந்த மாதிரி தான் காமிக்க வேண்டியதா இருக்கு கரெக்ட்தான்கா அஹ் அது மட்டுமா நம்ம செடி கொடி மட்டுமா காட்ட முடிய மாட்டேங்குது செடி கொடி எல்லாம் போறதுனால எவ்வளவோ போர்ட்ஸ் எல்லாம் இப்ப காணாம போயிடுச்சு காக்காவை எடுத்துக்கோங்க உங்களுக்கு நான் ஒரு போல சின்ன பிள்ளையா இருக்கும்போது காக்கா அப்படி தொல்லை பண்ணும் அவ்வளவு காக்கா இருக்கும் பட் இப்பெல்லாம் பாருங்களேன், காக்காவை பார்க்கிறதே பெரிய அதிசயம் மாதிரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சி கிளி காக்கா இதெல்லாம் நம்மளோட நம்மளோடே இருக்கிற மாதிரி அப்படி இருந்த போர்ட்ஸ் எல்லாமே பட் இப்ப பாருங்க செடி எது எல்லாம் மரம் எல்லாம் அவங்க தா ஸ்டே பண்றதுக்கு மரம் எல்லாம் இல்லாதனால எந்த போர்ட்ஸ்டுமே இருக்கறது இல்லை அதே மாதிரி அணிமல்ஸ்மே நிறைய பாதிக்கப்படறாங்க பாவம் ஆமாப்பா காக்காக்கு எல்லாம் அதுக்கு இன்னும் ஒரு சில வீட்டு எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கும் அந்த காக்கா ஏன் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க

முன்ன மாதிரி இல்லை காலையில தூங்க நினைச்சவுடனே பார்த்தீங்கன்னா சில வீட்டெல்லாம் அந்த காலையில அதிகாலையில கிளைமேட்டும் சரி எந்த வெயில் காலமா இருந்தாலும் இந்த டைம் இருந்தாலுமே சரி நேச்சரல்லா பார்க்கிறதுக்கே அழகா இருக்கும் அந்த சூரிய ஒளி அது உதிர்த்து வரும்போதெல்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும்க்கா பசங்களுக்கு காட்டுவோம் நம்ம காலையில போயிட்டு சூரியன் கிட்ட எல்லாம் போய் பார்ப்போம் கொல்லுவோம் இப்ப எல்லாம் ஏங்க எந்திரிச்ச உடனே கே ஸ்கூல் போகணும்னுட்டு எழுந்து தூங்கி எழுந்து கிளம்புறதுதான் கரெக்ட்டா இருக்கு வெளியிலேயே போக மாட்டேங்குது எங்க பசங்க நேச்சரல்லா